இந்த பக்க உள்ள படிக்கட்டு படிக்கட்டு மாதிரியே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு ஒரு பைக் நிக்கி அந்த பைக்ல ஆனா யாருமே இல்ல.

அது மஞ்சை சிவப்பு கருப்பு கலர் மிக்ஸிங்ல இருக்கு.

ஒயிட் கலர் பூ அங்கங்க டெகரேட் பண்ணி விட்டுருக்காங்க அது நல்லா இருக்குஅப்ரோ வந்து டால்லையு நெறியா பூ வெச்சிருக்காங்க.

வெளிய வந்து படிக்கட்டு இருக்கு கம்பினால செஞ்ச படிக்கட்டு கைப்பிடி வந்து கம்பினால செஞ்சிருக்காங்க.

அங்கு ஒரு போஸ்ட் இருக்கு.

அது வந்து பிளவுஸ் டிசைன் பண்றாங்க. இங்க ப்ளூ கலர் பிளவுஸு அலங்காரத்துக்கு வச்சிருக்காங்க. வயலட் கலர் பிளவுஸு அலங்கார வச்சிருக்காங்க. ஒரு மரம் மாறி ஒரு டிசைன் இருக்கு. அதுல இருக்க லீப் வந்து டிசைன் நல்லா இருக்கு.

அப்புறம் வந்து ப்ளூ கலர்ல வந்து கேபின் நறைய இருக்கு அப்புறம் ஒரு சுட்ச் போர்டு இருக்கு ஒரு ஷட்டர் இருக்கு.

நெறய பைக் இருக்கு அந்த பைக்ல யாருமே இல்ல ஒரு சைக்கிள் ஒரு சைடா சரிஞ்சி நிக்கி.

பைக்ல ஹெல்மெட் மாட்டிருக்காங்க மனுஷங்க வந்து தூரமா உட்காந்துருக்காங்க பைக் பக்கத்துல யாருமே இல்ல ஒரு ஆன்ட்டி வந்து அதுல உக்காந்துருக்காங்க ஒருத்தங்க வந்து நிக்காங்க.